வணக்கம் ஜிகெம்பெய்ண்ட் ல் அமைப்புகளை பார்த்தல் அச்சடித்தல் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்தல் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது பார்வை தேர்வுகள் பெரிதாக்கும் காரணி பக்கத்தை அமைத்தல் அச்சு முன்பார்வை ஒரு ஆவணத்தை அச்சடித்தல் எஸ்விஜி மற்றும் பிடிஎஃப் formatகளில் படத்தை எக்ஸ்போர்ட் செய்தல்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனைத் திறக்க டாஷ் ஹோம் ல் க்ளிக் செய்க
தோன்றும் சியர்ச் பார் ல் டைப் செய்க ஜிசெம்பெயிண்ட்
ஜிசெம்பெயிண்ட் ஐகான் மீது க்ளிக் செய்க
முதலில் ஏற்கனவே இருக்கும் ஒரு பைல் ஐ திறப்போம்
டூல்பார் லிருந்து ஒப்பன் ஆ பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க
fileகள் மற்றும் folderகள் கொண்ட ஒரு விண்டோ திறக்கிறது
பட்டியலில் pentane எத்தேன் என்ற பைல் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
பார்வை தேர்வுகள் பற்றி முதலில் கற்போம்
வியூ மேனு க்கு செல்க
வியூ மேனு ல் புல் ஸ்க்ரீன் மற்றும் ஜூம் என்ற இரு தேர்வுகள் உள்ளன
ஜூம் தேர்வை தேர்ந்தெடுப்போம்
பெரிதாக்கும் காரணி களின் பட்டியலுடன் ஒரு துணைmenu திறக்கிறது
பட்டியலில் கீழே வந்து ஜூம் to ஐ தேர்ந்தெடுப்போம் ஜூம் பாக்டர் உடன் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
ஜூம் பாக்டர் ன் முன்னிருப்பு மதிப்பு காட்டப்படுகிறது
இங்கே தேவைக்கேற்ப ஜூம் பாக்டர் ஐ அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் கீழ் அல்லது மேல் அம்பு முக்கோணத்தை க்ளிக் செய்து அளவு மாறுவதை கவனிக்கவும்
அப்ளை மீது க்ளிக் செய்து பின் ஒக் மீது க்ளிக் செய்க
பொருத்தப்பட்ட ஜூம் பாக்டர் உடன் அமைப்புத் தோன்றுகிறது
அடுத்து ஒரு பக்கத்தை எவ்வாறு அமைப்பது என்பதைக் கற்போம்
பைல் மேனு ல் பேஜ் செட்டப் க்கு சென்று அதன் மீது க்ளிக் செய்க
பேஜ் செட்டப் விண்டோ திறக்கிறது
இந்த விண்டோ இரு tabகளை கொண்டுள்ளது பேஜ் மற்றும் ஸ்கேல்
பேஜ் tab
பேப்பர் சென்டர் ஒன் பேஜ் மற்றும் ஓரியன்டேஷன் போன்ற புலங்களைக் கொண்டுள்ளது
பேப்பர் புலத்தில் முன்னிருப்பு பேப்பர் அளவை அமைக்கலாம்
சாங்கே பேப்பர் டைப் பட்டன் மீது க்ளிக் செய்வோம்
பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
இங்கே 3 தேர்வுகள் உள்ளன பார்மேட் போர் பேப்பர் சைஸ் மற்றும் ஓரியன்டேஷன்
பார்மேட் போர் புலத்தில் உங்கள் முன்னிருப்பு பிரின்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும்
நான் என் முன்னிருப்பு பிரின்டர் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
பேப்பர் சைஸ் புலம் வெவ்வேறு பேப்பர் அளவுகளுடன் ஒரு கீழிறங்கு பட்டியலைக் கொண்டுள்ளது
ஆ4 ஐ நான் தேர்ந்தெடுக்கிறேன் இந்த புலத்திற்கு கீழே ஆ4 அளவின் பரிமாணம் காட்டப்படுகிறது
தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பேப்பர் அளவுக்கும் இந்த பேப்பர் அளவு பரிமாணங்கள் காட்டப்படுகிறது என்பதைக் கவனிக்கவும்
ஓரியன்டேஷன் புலத்தில் 4 ரேடியோ பட்டன்கள் உள்ளன போர்ட்ரெய்ட் லேண்ட்ஸ்கேப் ரிவர்ஸ் போர்ட்ரெய்ட் மற்றும் ரிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப்
முன்னிருப்பாக போர்ட்ரெய்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
அதை அவ்வாறே விட்டுவிட்டு அப்ளை மீது க்ளிக் செய்க
அடுத்து விளிம்பு அளவுகள் உள்ளன
டாப் மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் ரைட் மார்ஜின் மற்றும் பாட்டம் மார்ஜின்
இங்கே தேவைக்கேற்ப விளம்புகளை சரிசெய்துகொள்ளலாம்
அடுத்த புலம் யுனிட்
யுனிட் புலத்தில் இன்ச்சஸ் மில்லிமீட்டர் மற்றும் பாயிண்ட்ஸ் ஐ அமைக்கலாம்
நாம் யுனிட் ஐ மாற்றும் போது விளிம்பின் அளவுகள் யுனிட் க்கு ஏற்றவாறு தானாக மாறுவதைக் காண்க
சென்டர் ஒன் பேஜ் பற்றி கற்போம்
இங்கே இரு தேர்வு பெட்டிகள் உள்ளன ஹாரிசன்டலி மற்றும் வெர்டிக்கலி
ஹாரிசன்டலி தேர்வு பெட்டியில் குறியிடுவோம்
பிரிவ்யூ பட்டனில் க்ளிக் செய்வதன் மூலம் நம் அமைப்பின் முன்பார்வையை காணலாம்
இங்கே முன்பார்வையைக் காணலாம்
முன்பார்வை விண்டோவை மூடலாம்
ஓரியன்டேஷன் புலத்தில் பின்வருவனவற்றுக்கு ரேடியோ பட்டன்கள் உள்ளன போர்ட்ரெய்ட் லேண்ட்ஸ்கேப் ரிவர்ஸ் போர்ட்ரெய்ட் மற்றும் ரிவர்ஸ் லேண்ட்ஸ்கேப் முன்னிருப்பாக போர்ட்ரெய்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
இப்போது லேண்ட்ஸ்கேப் ரேடியோ பட்டனில் க்ளிக் செய்வோம் பின் பிரிவ்யூ பட்டனில் க்ளிக் செய்வோம்
இங்கே லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன் ன் முன்பார்வையைக் காணலாம்
மற்ற ஓரியன்டேஷன் தேர்வுகளை நீங்களே செய்துபார்க்கவும்
பிரின்ட் பட்டனை க்ளிக் செய்தால் செய்யப்பட்ட மாற்றங்களுடன் பைல் அச்சடிக்கப்படும்
அச்சடிப்பதற்கு முன் அமைப்பை தேவையானபடி அளவுமாற்றலாம்
அதற்கு ஸ்கேல் tab ல் உள்ள பல்வேறு தேர்வுகளை பயன்படுத்தலாம்
ஸ்கேல் tab ஐ நீங்களே ஆராய்ந்து அறியவும்
பேஜ் செட்டப் விண்டோவை மூட குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்க
அடுத்து ஒரு படத்தை எவ்வாறு எக்ஸ்போர்ட் செய்வது என காண்போம்
பைல் menuக்கு சென்று சேவ் ஏஎஸ் இமேஜ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
சேவ் ஏஎஸ் இமேஜ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
படத் தேர்வுகளின் ஒரு பட்டியலை பைல் டைப் புலம் கொண்டுள்ளது
படத்தை எஸ்விஜி எப்ஸ் பிடிஎஃப் ப்ங் ஜெபிஇஜி மற்றும் சில பார்மேட் களில் எக்ஸ்போர்ட் செய்யலாம்
எஸ்விஜி இமேஜ் ஐ தேர்ந்தெடுப்போம்
pentane எத்தேன் என பைல் பெயரைக் கொடுக்கவும் சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இங்கே அந்த பைல் எஸ்விஜி படமாக சேமிக்கப்பட்டுள்ளதைக் காணலாம்
அடுத்து அந்த படத்தை பிடிஎஃப் ஆவணமாக எக்ஸ்போர்ட் செய்வோம்
பைல் மேனு க்கு சென்று சேவ் ஏஎஸ் இமேஜ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
சேவ் ஏஎஸ் இமேஜ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பைல் டைப் ல் பிடிஎஃப் டாக்குமென்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
pentane எத்தேன் என பைல் பெயரைக் கொடுக்கவும் சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இங்கே அந்த பைல் ஒரு பிடிஎஃப் ஆவணமாக சேமிக்கப்பட்டிருப்பதைக் காண்க
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது பார்வை தேர்வுகள் பெரிதாக்கும் காரணி பக்கத்தை அமைத்தல் அச்சு முன்பார்வை ஒரு ஆவணத்தை அச்சடித்தல் மற்றும் ஒரு படத்தை எக்ஸ்போர்ட் செய்தல்
பயிற்சியாக ஆ5 ப்5 மற்றும் ஜேபி5 formatகளில் அமைப்புகளை அச்சடிக்கவும்
படங்களை எப்ஸ் மற்றும் ப்ங் formatகளில் எக்ஸ்போர்ட் செய்யவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்